நெறைய சேர்ரு டேபிளு அங்க போட்ருக்கறாங்க.

ரெண்டு ஐயர் இருக்காங்க அதுல ஒரு ஐயர் மந்ரத்த சொல்லிட்டுருக்காரு.

இது ஒரு விவசாய நெலம் பாக்க ரொம்ப அழகா இருக்கு.

ஒரு பக்கெட்டு நெறையா தண்ணியு ரொம்பி இருக்கு.

கடையோட ஓனர் அந்த கடையின் உள்ளே ஸ்சு போயிட்ருக்கறாரு.

ப்ளூ கலரும் வெள்ள கலரும் டிஸ்டம்பர் அடிச் அடிச்சிருக்கறாங்க வீட்டுக்கு.

ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி வெச்சிருக்கறாங்க.

இது ஜனங்க தினமு வந்து வொர்க் கவுட் பண்ற எடோ ஜிம் .

இந்த ஜிம்முல நறைய வெரைட்டியான எக்சர்சைஸ் மிஷின வெச்சிருக்குறாங்க.

ஒருத்தர் பாறைக்கு மேல நின்னுட்ருக்காரு ஷூ மட்டு தெரியிது.

இது ஒரு பழமையான இந்து கோவில்.

கோவில சுத்திலு மரமு செடியும் இருக்கு.

ஹோட்டல்லோட கேட்டு ஒன்னு தொறந்து இன்னொன்னு மூடியு இருக்கு.

இந்த ஸ்விம்மிங் பூல்லுக்கு ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் ஒன்னு இருக்கு.

ஒரு ப்ளூ கலர் பால் ஒன்னு கீழ வெச்சிருக்குறாங்க.

டேபிள் மேல ஏழு ஒயிட் ப்ளேட் வச்சிருக்காங்க.